okay ma'am முப்பதாயிரம் ரூபாய் ஆஹ் முப்பதாயிரம் ரூபாய் போட்ட எப்படி ma'am முப்பதாயிரம் ரூபாய் தான் low வா ma'am உள்ளத்துலையே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 ஹம் okay ma'am அங்க அதுல என்னென்ன facilities லாம் இருக்கும் ma'am முப்பதாயிரம் ரூபாய் இருக்க உள்ளது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 நீங்க கண்டிப்பா குடுப்பாங்க. குழந்தைங்க இருக்கிறதுனால food வந்து கண்டிப்பா குடுப்பாங்க. அதோட extra food அந்த மாதிரி நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து pay பண்ணிக்கணும் ஆஹ் okay ma'am okay இப்ப அம்பதாயிரம் இருக்குறதுல்ல எப்படி ma'am ஆஹ் அங்க அதுல வந்து, எல்லா எதுவுமே correct ஆ இருக்கும் ma'am உங்களுக்கு நல்ல perfect ஆ ஒரு travel இருக்கும் ஆஹ் okay ma'am okay இப்போ அ~ அம்பதாயிரம் உள்ளதா போட்ட இப்ப childrens னாலும் அதே rate தானா ma'am hello ma'am ஆஹ் சொல்லுங்க ma'am ஆஹ் childrens க்கு அதே rate தானா ma'am அதே rate தான் ma'am எல்லாருக்குமே, அதே rate தான் வரும் ஆஹ் okay ma'am okay நீங்க அஹ் உங்க side ல என்னென்ன facilities

ma'am உங்க side ல என்னென்ன facilities எல்லா இருக்கும் ma'am safe ஆ இருக்குமா ma'am ஆஹ் safe ஆ இருக்கும் ma'am நீங்க வந்து flight travel பத்தி ப~ பயப்பட வேணாம். ஆஹ் நீங்க இப்ப போற flight வந்து, உங்களுக்கு ஒரு safe ஆன flight தான் நீங்க அதை நினைச்சு feel பண்ணாதீங்க okay வா ma'am food food எல்லாம் எப்படி hygienic ஆ இருக்குமா ma'am ஆஹ் hygienic ஆன food தான் ma'am கொடுப்போம். நீங்க flight food வந்து, நீங்க வந்து unsafe ன்னு நினைக்காதீங்க flight food வந்து, hygienic ஆன food தான் கொடுப்போம்

food எல்லாம் perfect food தான் நாங்க வந்து குடுத்துட்டு இருக்கோம் ma'am அத நினைச்சி நீங்க worry பண்ணிக்காதீங்க okay வா okay ma'am இப்போ நிறைய பேருக்கு flight ல போனா ஒத்துக்காது vomit வரும்ல ma'am அதை நினைச்சு நீங்க feel பண்ணாதீங்க ma'am எங்களோட வந்து air hostess இருக்காங்க அவங்க வந்து உங்களை பார்த்துப்பாங்க okay okay ma'am இல்ல ஆஹ் பிள்ளைங்க vomit பண்ணும்போது எதாச்சும் இல்ல ma'am அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. எல்லாருக்குமே first time வந்து flight வந்து ஆஹ் அவ்வளவா ஒத்துக்காது. ஒரு un~ un~ uncomfortable feel ஆதான் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நீங்க அதை நினைச்சு worry பண்ணிக்காதீங்க first time சிலவங்களுக்குதான் ப~ நல்ல ஒரு இதா இருக்கும் சிலவங்களுக்கு அது ஒரு மாதிரிதான் இருக்கும். vomit sensation எல்லாமே இருக்கும் நாங்க நிறைய passengers உம் பார்த்துட்டுதான் ma'am இருக்கோம். நீங்க அதை நினைச்சு worry பண்ணிக்காதீங்க. okay வா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 ma'am international airport toilet எல்லாமே ரொம்ப perfect ஆ இருக்கும் ஆஹ் okay ma'am okay இருங்க நான் இதுக்கு முன்னாடி எனக்கு flight போன அனுபவம் இல்லையா அதான் உங்க கிட்ட இதெல்லாம்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

ஆஹ் okay ma'am okay இப்ப சின்ன ப~ பசங்களுக்கு இதெல்லாம் இல்லல்ல test பண்றதுல வந்து இல்லல்ல vaccine போடுறதெல்லாம் இல்லல்ல vaccine போட்டது இல்ல ma'am மத்தபடி எல்லா covid test எல்லாமே பண்ணுவாங்க

அது வேணும் உங்களுக்கு வந்து, vaccine போட்டது first dose போட்ட இது இருக்கும்ல

ஆஹ் okay ma'am வேற என்னென்ன proofs எல்லாம் வேணும் ma'am கொண்டு போறதுக்கு ஆஹ் நீங்க வந்து, உங்களோட correct phone number உங்களோட mail ID ஏன்னா வந்து ஆஹ் உங்களோட details எல்லாமே உங்களோட mail உ உங்களுக்கு phone க்கே வந்துரும். வாட்ஸ்ஆப் mail ID ல வந்துரும். நீங்க வந்து கையில இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் வந்து நீங்க வந்து எத்தனை பேருக்கு மூணு பேருன்னா correct ஆ அந்த detail எங்களுக்கு குடுக்கணும். ஹம் adults எத்தனை பேரு children எத்தன பேரு அந்த details எங்களுக்கு குடுக்கணும். அப்~ ஹம் நாங்க ஒரு form குடுப்போம் ma'am நீங்க வந்து, fill பண்ணணும் okay வா

okay ma'am நான் இப்போ book பண்றது நான் உங்க கிட்ட தானே book பண்ணப்போறேன் ஆஹ் okay ma'am இல்ல ma'am இப்ப நான் உங்ககிட்டதானே book பண்ண சொல்லிருக்கேன் ma'am அதான் ma'am நீங்க வந்து, எங்கள்ட்ட சொல்லி~ சொல்லியிருக்கீங்க. okay நீங்க di~ எங்களோட நீங்க எங்க இருந்து call பண்ணணு சொன்னீங்க வண்டலூர் தானே

okay ma'am எங்களுடைய travel agency க்கு நீங்க direct ஆ வருவீங்களா இல்லை வந்து, நீங்க online booking பண்ணணும்தான் இருக்கீங்களா ஆஹ் இல்லை ma'am online booking தா பண்ண தெரியலே ma'am அதான் உங்களுக்கு ஆனா நாங்களும் பண்ணிப்போம். நீங்க details கொடுத்தீங்கன்னா நாங்களே பண்ணிப்போம். இல்லை அது உங்களுக்கு ஒரு satisfied ஆ இருக்காது. இல்லை நான் direct ஆ அங்கேயே வந்துடுறேன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வருவீங்களா இல்ல ma'am நீங்களே பண்ணிக்கிறீங்களா ma'am ஹம் okay ma'am நாங்களே பண்ணிப் பார்த்து பிரச்சனை இல்லை நாங்க கேட்கிற details மட்டும் நீங்க correct ஆ கொடுத்துட்டீங்கன்னாலே போதும் ஆஹ் okay ma'am எந்தெந்த இது send பண்ணனும் ma'am proof எல்லாம் நான் வாட்ஸ்ஆப்ல send பண்ணலாமா ஆஹ் வாட்ஸ்ஆப்ல send பண்ணிட்டா போதும் ma'am வாட்ஸ்ஆப்ல send பண்ணிட்டா போதும் ஆனா வந்து, நீங்க கையில வச்சுக்கோங்க. அந்த proof எல்லாம், நீங்க கையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு airport ல கேட்பாங்க. okay வா ஆஹ் okay ma'am okay அப்பறம் ticket நீங்க ஆஹ் நான் அங்க வரும்போது வாங்கிக்கலாம்ல ma'am நான் உங்களுக்கு இதுல send பண்ணிக்கிறேன் ma'am ஆஹ் அத எனக்கு send பண்ணுவீங்களா direct ஆ வாங்கும்போது அங்க வாங்கணும் அப்படித்தானா ma'am ஹம் ஆமா ma'am okay ma'am நீங்க இப்ப சென்னை to துபாய் தானே போட்டிருக்கீங்க

ஹம் okay ma'am நீங்க மூணு பேருக்கு ஒரு~ ஒருத்தங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வச்சு நீங்க pay பண்ணிக்கணும் okay வா

அம்பதா okay ma'am அப்ப one fifty okay வா

okay ma'am உங்க phone number சொல்லுவீங்களா இதுதானா இல்ல வேற ஏதாவது, இப்ப நீங்க ஆஹ் பேசிட்டு இருக்குற phone number தானா இல்ல வேற ஏதாவது number இருக்குன்னா சொல்லுவீங்களா

உங்க name சொல்லுங்க ma'am first உங்க name சொல்லுங்க

okay உங்க பசங்க name பிரியா பிரியா ஆஹ் okay உங்க, உங்க age என்ன ma'am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

okay mam உங்க போ~ பிரியா அவங்க ஆஹ் age என்ன ma'am five ma'am

ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி பத்~

இரண்டாயிரத்தி பதினைந்து ma'am

ஆஹ் hello ma'am ஆஹ் இரண்டாயிரத்து பதினேழு ma'am

ஏழு வயசு அவங்க name சொல்லுங்க ma'am

okay ஹம் okay ma'am அவங்களுடைய date of birth சொல்லுங்க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 okay ma'am உங்களோட mail ID சொல்லுங்க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

okay ma'am okay okay

இந்த number ல இல்லையா ma'am வேற number இருக்கா

ஹம் இந்த number ஏ போதும் ma'am இதுல வாட்ஸாப் இருக்குல்ல

okay ma'am your first name ல வந்து, உங்க name உங்க name வரும். last உங்க அப்பா name சொல்லுங்க hello husband இருக்காங்களே ma'am

குமார் ma'am okay okay okay ma'am okay okay ma'am வேற எதாவது ஆஹ் வேற எதாவது details வேணும்னா நான் உங்களுக்கு call பண்றேன் ma'am hello ma'am

உங்களுக்கும் ஏதாவது doubt இருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு call பண்ணுங்க. மத்தபடி, எங்களுக்கு வாட்ஸாப்ல உங்களோட details எல்லாமே send பண்ணிடுங்க okay வா amount வந்து online லேயே pay பண்ணிடுங்க okay வா ma'am ஆஹ் okay ma'am okay நீங்க எனக்கு ticket அனுப்பிடறீங்களா ma'am கண்டிப்பா ma'am நான் வந்து ஒரு one hour ல எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு~ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு call பண்றேன் ma'am நான் உங்களுக்கு

ma'am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 okay ma'am okay ரொம்ப thanks ma'am இவ்வளவு பொறுமையா எனக்கு ticket எல்லாம் book பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப thanks ma'am no problem ma'am அது ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வேற என்ன doubt னாலும் நீங்க, எங்களை contact பண்ணுங்க okay வா

okay ma'am thank you so much ராதாவுக்கு உள்ளத்தில் காதல் உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்தது அவளுக்கு வெட்கத்தால் முகம் சிவந்து விட்டது அவள் தலை குனிந்து நின்றாள் நாங்க இன்னைக்கு காலையில தான் இங்க வந்தோம் என்றான் நரேன் ஓ நல்லா இருக்கீங்களா அத்தை மாமா எல்லாரும் வந்தாச்சா sorry எனக்கு அடுத்த வாரம் கூடை பின்ற போட்டி இருக்கு அதுக்கு பயற்சி பண்ண தான் இங்க வந்தன் என்றாள் ராதா பரவால்ல its okay All the best என்றான் நரேன் இப்படி இவங்க இரண்டு பெரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அருண் தோட்டத்துக்குள் வந்தான் ராதா இன்னோருவனோடு பேசி கொண்டிருப்பதை பார்த்ததும் அருண்னுக்கு கோபம் தலைக்கு ஏறியது மிகுந்தகோபத்தோடு அவர்கள் இருவரையும் நோக்கி நெருங்கி வந்தான் அருண். அருணை கண்ட ராதா hi mister அருண் இவர் பெயர் நரேன் என் அத்தை மகன் என்று நரேனை அருணுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் ராதா அதன் பிறகு நரேன் இவர் அருண் என் drawing teacher என் தோழி விமலாவின் அண்ணன் என்று அருணை நர்ரேன்க்கு அறிமுகம் செய்து வைத்தாள் ராதா நரேன் அவளின் அத்தை மகன் என்று கேட்டதும் அருண் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டார் ஆனால் அவன் உள்ளத்தில் பொறாமை தீ கொழுந்து விட ஆரம்பித்தது நாட்கள் ஓடியது ராதாவுக்கும் நரேனுகும் திருமணம் நிச்சயமானது இதை விமலா மூலம் தெரிந்துகொண்ட அருண் இடிந்து போனான் ஒரு வேலை பெற்றவர்கள் கட்டாயத்திற்காக ராதா சம்மதம் சொல்லி இருப்பாரோ என்ற சந்தேகம் அருணுக்கு அப்படி பெற்றோர் கட்டாயத்திற்காக அவள் சமத்திருந்தாள் யார் எதிர்த்தாலும் சரி ராதாவை கூட்டிட்டு வந்து திருமணம் செய்து கொள்ளவது என்று நோக்கதோடு ராதாவின் வீட்டிற்கு வந்தான் அருண் அங்கு தோட்டத்தில் நரேனும் ராதாவும் தங்களை மறந்து காதல் இன்பத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள் உங்களை பார்த்த அந்த நொடியே நீங்கள் எனக்கு ஆனவர் என்று என் உள் மனது சொல்லியது என்றாள் ராதா எனக்கும் தான்

இதயம் சுக்குநூறாக வெடித்தது இந்த உலகமே இயங்காமல் அசையாமல் அப்படியே நின்று விட்டது போல் உணர்ந்தான் கண்ணீரோடு வீடு வந்து சேர்ந்தான் அருண் மறுநாள் ராதாவுக்கு gift வாங்கிக் கொடுப்பதற்காக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 அருணை வீட்டிற்கு வர வைத்தான் நரேன் ராதாவுக்கு surprise gift வாங்க அவளுக்கு தெரியாமல் என்னை கடைக்கு கூட்டீட்டு போக முடியுமா என்று கேட்டான். அருணும் தன் துக்கத்தை மேன்னு முழுங்கி கொண்டு சரி என்று சிரித்தமுகத்துடன் தலையாட்டினான். இருவரும் கிளம்பினார்கள் ராதாவுக்கும் அவள் அத்தை மகன் நரேனுக்கும் திருமணம் என்ற செய்தி ஜெயசிம்மன் காதுக்கு வந்தது அதனால் நரேனை கொல்லை நினைத்தான் ஜெய்சிங்கன் அதேசமயம் அது கொலையாக இருக்கக்கூடாது car விபத்து மாறி இருக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் ஜெய்சிங்கன். நரேனும் அருணும் காரில் gift shop க்கு வந்தார்கள் gift எல்லாம் வாங்கிக்கொண்டு ஒரு hotel லில் சாப்பிடப் போனார்கள் அப்போ mister அருண் ரொம்ப thanks நீங்கள் இல்லையின்னா என்னால இந்த gift வாங்கி இருக்கவே முடியாது என்றான் நரேன். பரவால்ல இதுல என்ன இருக்கு என்றான் அருண். okay அருண் one minute please நான் restroom போயிட்டு வரேன் என்று சொல்லி விட்டு நரேன் எழுந்து சென்றான். அப்போது இவர்கள் இருக்கும் table க்கு பின்னால் இருவர் பேசுவது அருணுக்கு தெளிவாக கேட்டது. அந்த இருவரும் ஜெய்சிங்கன் ஆட்கள் என்பதும் நரேனை கொல்ல வந்து இருக்கிறார் என்றும் புரிந்து கொண்டான் அருண். தன் காதலை குறுக்கிட்ட நரேன் அழிவது நல்லது என்று அருண் உள்ளம் நினைத்தது. அவன் ஒழித்தால் ஒரு தடையும் இல்லாமல் ராதாவை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவன் நினைத்தான் உடனே அவன் உள்ளத்தில் வேறு சில கேள்விகள் தோன்றியது. நரேனிடம் உள்ளத்தை பறிகொடுத்த ராதா தன்னை காதலிப்பாளா? அப்படியே சம்மதித்தாலும் அருணாச்சலம் சம்மதிப்பாரா? ஜெய்சிங்கன் ஆட்கள் நரேனை அழிக்க நினைத்த மாதிரி தன்னையும் அழித்து நினைப்பார்கள் இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவன் மூளையை கொலப்பின. பிறகு அருண் ஒரு முடிவுக்கு வந்தான் நரேன் வாழ்ந்தால் தான் ராதாவுக்கு வாழ்வு நரேனை எப்படியாவது காப்பாற்றி அந்த ஜெய்சிங்கனையும் police யிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணினான் நரேன் வந்தான் இருவரும் சாப்பிட்டு hotel லில் இருந்து car லில் ஏறி கெளம்பினார்கள். அந்த ஜெய்சிங்கன் ஆட்களும் பின் தோன்றார்கள் அப்போது ஒரு பூ கடையை பார்த்து விட்டு வண்டியை நிறுத்தினான் நரேன். பூ வாங்கி வருவதாக சொல்லிவிட்டு car இருந்து இறங்கினார். road ஐ cross பண்ண முயற்சி செய்து கொண்டு இருந்தான் நரேன். அப்போ அவனை நோக்கி வேகமாக car வருவதை பார்த்த அருண் நரேனை தள்ளி விட்டு அந்த இடத்துக்கு அருண் வர car அருண் மீது மோதியது. நரேன் அருணை தன் இரு கைகளை அன்போடு எதுட்டு தன் மார்பின் மீது சாத்திக்கொண்டு சரியான சமயத்தில் ஓடி வந்து என் உயிர காப்பாத்தி இப்ப நீங்க உங்க உயிர உட போறீங்கலே என்று சொல்லி அழுதான் நரேன். அதற்கு மேல் பேச நா அழாமல் தவித்தான்.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 ராதாவுக்காக நீங்க என் உயிர கொடுக்கணும் என்று வியப்போடு கேட்டார் நரேன். உண்மையை சொல்கிறேன் ஆனால் அதை உணர்ந்த பிறகு என்னை வெறுப்பிர்களா என்று கேட்டான் அருண். சத்தியமா இல்ல. எந்த காரணத்துக்காகவும் உங்கள என்னால வெறுக்கவே முடியாது, உண்மையை சொல்லுங்க என்றான் நரேன் ராதா என் உள்ள கோவிலில் நின்று நிலவும் காதல் தெய்வம் அவளை காதலிப்பது என் தகுதிக்கு அதிகம் என்று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

இன்று நாம் சாப்பிட hotel லில் இருவர் உங்களை கொலை செய்ய திட்டம் போட்டதை நான் கேட்டேன். அவர்கள் வேறு யாருமில்லை அருணாச்சலம் sir ரின் business எதிரி ஜெய்சிங்கன் ஆட்கள். அதனால் தான் நான் என் உயிரை கொடுத்து உங்கள் உயிரை காப்பாத்தினேன் என்றான் அருண். உண்மையை வெளிபடையா சொன்னதுக்கு என் நன்றி என் உயிர காப்பாத்துன உங்கள எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் மறக்கவே மாட்டேன் என்றான் நரேன். ஒரே ஒரு வேண்டுகோள் என் உண்மையான அன்ப ராதாவுக்கு தெரியப்படுத்துங்க என்னுடையை திறமை எல்லாம் செலுத்தி ராதாவின் உருவத்தை ஓவியமாக வரைந்து வச்சிருக்கேன். அதை என் தங்கச்சி விமலா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அதை என் காதல் ஓவியமா ராதா கிட்ட குடுத்துருங்க. இப்படி சொல்லி முடித்ததும் அருணின் உயிர் அவன் உடலை விட்டு நீங்கியது. நரேன் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் கசிந்தது. ஜெய்சிங்கன் மீது police complaint

பாரமானது அந்த பாரம் அனைத்தும் அவள் கண்கள் வழியாக கண்ணீராய் கரைந்தது. பிறகு கொஞ்சம் மாதங்கள் கழித்து ராதாவும் நரேனும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். அவர்களுக்கு திருமணம் நடந்தது அவர்கள் அறையில் சுவரில் அருணின் காதல் ஓவியம் மாற்றப்பட்டிருந்தது. அருணின் காதல் அந்த ஓவியதில் மட்டுமில்லை நரேன் ராதா மனதிலும் என்றும் அழியாது.

உம் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உம் நல்லா இருக்காங்க, உங்க வீட்டுல எல்லாரும், எப்படி இருக்காங்க? ஆஹ் இல்லை, ஒரு insurance plan எடுக்கலான்னு இருக்கோம். so அதைப் பத்தி, உங்க கிட்ட எதாவது கேட்டுத் தெரிஞ்சுக்கலாம் இல்லை? உங்களுக்கு ஏதாவது knowledge இருந்தால், கேக்கலான்ட்டு, call பண்ணேன். இல்லம்மா, இப்பதான் அப்பா வந்து, அந்த land எல்லாம் வந்து, மழை பேஞ்சு, நிறைய இதுவாயிடுச்சு. So அதுக்கு, agricultural ல, insurance பண்ணலாம்ன்னாங்க. So அதைப் பத்தி, உங்களுக்கு, ஏதாவது தெரியுமா? கேட்கலான்ட்டுதான், பண்ணேன். அப்படி, insurance ல, எதுல எல்லாம் பண்ண முடியும்? ஏதாவது, உங்களுக்கு தெரிஞ்சா, கொஞ்சம் சொல்லிட்டீங்களா. அப்பா வந்து, என்ன சொன்னாங்கன்னா, அந்த இப்ப insect ல நிறைய பூச்சி அடிச்சிடுச்சுன்னா, இல்லன்னா, அந்த plant க்கு வந்து, ஏதாவது disease வந்திடுச்சு, இல்லை, தண்ணி பற்றாக்குறையா இருக்கும்போது, அப்படி எல்லாம் இருந்தா, insurance பண்ணலான்றாங்க. அதைப் பத்தி, நீங்க என்ன நினைக்கறீங்க? உம் தெரியுமேமா? அதுல வந்து என்னன்னா, அந்த insect paper எதாவது அடிச்சுச்சுன்னா கூட, நம்ம போட்ட காசெல்லாம் வந்து வீணாயிடும். so, இந்த insurance பண்றது மூலியமா, அவங்க வந்து நம்மளோட, amount எல்லாம் return பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சா, எதாவது benefit ன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உனக்கு தெரியுமா? உம் மா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, நம்ம, உனக்கு வேற எதாவது, insurance தெரியுமா? நிறைய insurance இருக்கு அதைப் பத்தி பார்க்கும் போதுதான், எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் share பண்ணலாம்ன்னு நினைக்கிறேன். உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? உம் சரிம்மா, நிறைய type of insurance இருக்கு. நான் ஒரு ரெண்டு, மூணு சொல்லு, அப்புறம் மீதி ரெண்டு, மூணு explain பண்ணட்டா? உம் first, life insurance, personal insurance, property, medine, fire, liability இந்த மாதிரி எல்லாம், insurance இருக்கு. இதுல, நீங்க first எது தெரிஞ்சுக்கணும்ன்னு, interested ஆ இருக்கீங்க

correct ஆ சொன்னீங்க, அதே தான் term plan ன்னு. அதுக்கப்புறம், நீங்க சொன்னதேதான் term plan. one years வந்து, நம்ம amount கட்டணும்ன்னா, நமக்கு தேவையான issues பண்ணுவாங்க. அப்புறம், இந்த money back க்கு, insurance ஆ இருக்கு. அதைப் பத்தி, நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, அப்படியாம்மா? super, super நீ சொன்னது, எனக்கு ரொம்ப useful ஆ இருக்கும். அப்புறம், money back insurance பத்தி சொல்லட்டா, உனக்கு எதாவது interest இருக்கா? money back insurance இருந்துச்சுன்னா, இப்ப நான் போகும்போது, road ல போகும்போது, யாருண ஒரு திருடன் என்னோட bag வந்து, amount ல திருடிட்டு போயிட்ட கூட, என்னோட money return ன்னு வரும். அது எப்படின்னு சொல்றேன்யா, கொஞ்சம் நீங்க கேட்ட கேள்வி correct டா, அது எப்படின்னா, insurance பண்ணல, என்னோட amount க்கு நான் insurance பண்ணது வந்து, இப்ப திருடிட்டே போயிட்டா கூட, அவங்க கண்டு வரைக்கும், என்னோட amount, return வராது, police கிட்ட சொன்னேன்னா. but ஆனா, நான், இந்த insurance பண்றது மூலியமா, எனக்கு, அந்த amount, return கொடுப்பாங்க, அவங்க. நான் கட்டுனது மூலியமா. நான் வந்து அவங்க company ல வெறும் money bank insurance மட்டும் போடலை. அந்த life insurance இருக்குல்ல, அதுக்குள்ள அஞ்சு term இருக்கு. அதுல அது ஒரு sector so நான் அந்த amount கட்டுறது மூலியமா, அவங்க company கொஞ்சம் coffee பார்ப்பாங்க. so எனக்கு எதாவது loss ஆனாலோ, எனக்கு ஏதாவது, financial ஆ loss ஆனாலோ, அவங்க எனக்கு advice தர்றாங்க. உம் கண்டிப்பா வரும். but ஆனா, அவங்க check பண்ணுவாங்க. உண்மையா இறந்துட்டாங்க. அந்த மாரி, check பண்ணிட்டு, அதுக்கப்புறம்தான், நமக்கு அவங்க amount ஏ return பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய procedure, process எல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய insurance இருக்கு. அதைப் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கொஞ்சம்?

so அது நீ நினைக்கிறதுல, இதுல fulfill பண்றாங்க. நான் பார்த்து சொல்லிட்டேன். நீ கொஞ்சம் சொல்றியா? அது வந்து, அவங்க ஆட்டோ insurance வந்து, complete பண்ணியிருக்க மாட்டாங்கம்மா. suppose அவங்களுக்கு, compel பண்ணிட்டாங்கன்னா வந்து, அந்த ஆட்டோக்கு damage அந்த auto வே, எரிஞ்சே இருந்தா கூட, அவங்க நமக்கு வந்து, return தருவாங்க. amount, auto வாங்கறதுக்காக எந்த மாதிரி damage ன்னா, accident அந்த மாதிரி damage க்கு எல்லாம், தருவாங்கம்மா ஓ, அப்படியாம்மா? எனக்கு அதைப் பத்தி தெரியாது. so எனக்கு இதான் தெரியும், death ஆனாலும், accident ஆனாலும் ஏன்னா, இந்த வண்டிக்கு damage ஆனாலும், அதெல்லாம் பத்தி சொன்னாங்க. எனக்கு இது useful ஆ இருக்கும். கொஞ்சம் ஆனா, பாத்து வண்டி ஓட்டணும்ன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆமாம்மா, medical insurance ஆமா, ஏதாவது நமக்கு, அ, உடம்பு சரியில்லாம, ரொம்ப sick ஆ இருக்கும்போது, ரொம்ப பெருசா எதாவது அடிபட்டாலும், நம்ம வந்து, நம்ம, அந்த கடன் வாங்கற மாரி இருக்கும் so அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். இந்த insurance வாங்கறது மூலியமா. யார்கிட்டயும் நம்ம போய் கெஞ்ச தேவையில்லை. யாரோ நம்ம கடனும் கொடுக்கணும்னு தேவையில்ல. நம்ம ஆ, இது பண்ண, save பண்ண காசு, நம்மளோட உயிரை காப்பாத்தும். அதுதான் நான் நினைக்கிறேன். சொன்னது correct ஆ Liabilityன்னா, ஒண்ணும் இல்லைம்மா, என்னோட பொறுப்புகள், response. சில பேர் வந்து, இந்த வேலை பண்றேன்னுவாங்க. ஆனா, அவங்க பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து, நம்ம, அவங்க மேல, complaint ஓ, இல்ல, கோவம்தான், பண்ண முடியும். but, அவங்க, அந்த மாரி பண்ணாம, ஒரு பயம், ஒரு insurance எடுத்தா, நம்ம, இவங்களுக்கு, contract குடுத்திருக்கோமே. இத்தனை வருஷம், இத்தனை வருஷம், இவங்களுக்கு வேலை பார்ப்போம்ட்டு. வேலை பார்க்கணும்னா, உங்களோட வேலையை எடுத்தவங்க, amount அ, நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். so அந்த, பயத்தோடவாவது, நமக்காக, அவங்க வேலை பார்ப்பாங்க. social insurance அம்மா, இப்பதாம்மா, நீ, correct ஆன point கேட்கிற. social ன்னா என்ன first நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்றியா? இப்ப, நம்ம நல்லா இருந்தாதானே, நம்ம society நல்லா இருக்கும்

tax வாங்குறது மூலியமா, அவங்க வேலையும் கொடுத்து, அந்த வேலையில இருந்து, ஒரு ten percent அவன் tax எடுத்து, அது மூலியமா தான் ஒரு government ஏ run பண்ணுவாங்க. அது மூலியமா நிறைய பேர் benefit ஆவாங்க. poor people க்கு people க்கு எல்லாம் வந்து, நிறைய employment தருவாங்க, இந்த insurance மூலியமா. உம் ஆமாம்மா. அப்புறம் வந்து, அந்த aged எல்லாம் வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேரெல்லாம் வந்து, நடக்கக்கூட முடியாம இருப்பாங்க. ஆனா, அவங்க children's எல்லாம் பாத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கறதுக்குத்தான், நம்ம government இந்த insurance ஏ கொண்டு வந்திருக்காங்க.